மிக்டெக் என்னும் ஒரு லேடக் வினியோகத்தில் காணாமல் இருக்கும் பொதிகளை நிறுவுவதையும் அதை அப்டேட் செய்வதையும் பார்க்கலாம்
டெஸ்க்டாப் இல் டெக்னிக் சென்டரை காணலாம் இதை நிறுவுவது எப்படி எனத்தெரியாவிட்டால் விண்டோஸ் இல் லேடக் நிறுவி இயக்குவது என்ற டுடோரியல் ஐ காணுங்கள்
அதில் விண்டோஸ் இல் மிக்டெக் நிறுவுதலும் சேர்த்துள்ளது
இது விண்டோஸ் இல் மிக்டெக் நிறுவுவதையும் அடக்கியது
நான் தயாரித்த எல்லா டுடோரியல்களிலும் பதிவு செய்த டுடோரியலின் அளவு நான் கணினியில் செலவிட்ட நேரமேதான்
ஆனால் நடப்பு டுடோரியலில் வலை இணைப்பு தேவையாக உள்ள சிலவற்றை காட்ட வேண்டியிருக்கிறது
வலை இணைப்பு வேகம் மிதமாக இருப்பின் தரவிறக்கங்கள் நேரமாகலாம்
ஆகவே தேவையான போது பதிவை தற்காலிக நிறுத்தம் செய்து விடுவேன்
பீமர் கிளாஸ் ஐ பயன்படுத்தும் ஒரு பைலை காணலாம்
இதோ இருக்கிறது பீமர் பற்றி தெரியாவிடில் அதுகுறித்த டுடோரியல் ஐ காண்க
கண்ட்ரோல் ப்7 ஐ ஒன்றாக அழுத்தி இந்த பைலை தொகுக்கலாம்
மிக்டெக்
பீமரை காணவில்லை என்று புகார் செய்கிறது
பிறகு இந்த பிரச்சினையை கையாளுவதை பார்க்கலாம்
மிக்டெக் ஐ அப்டேட் செய்யலாம்
இப்போது நான் செய்வது போல இரண்டு விதமாக செய்யலாம்
ஸ்டார்ட் ஐ சொடுக்கி புரோகிராம்ஸ் க்கு போகலாம்
மிக்டெக் இல் இரண்டு தேர்வுகள் உண்டு
நேரடியாக அப்டேட் செய்யலாம் அல்லது உலாவி பொதிகளை தேர்ந்தெடுத்து செய்யலாம்
அப்டேட் க்குப்போகலாம்
ஒரு பாக்கேஜ் ரெபாசிடரியை தேர்ந்தெடுக்கலாம்
வழக்கமாக நான் இன்ரியா வை பயன்படுத்துகிறேன்
கடைசியாக அதை பயன்படுத்தியதால் இப்போது அது தேர்வாக காட்டப்படுகிறது
ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த இரண்டு பொத்தான்கள்தான் தெரியும்
லெட் மே சூஸ் ஆ ரிமோட் பேக்கேஜ் ரிப்பாசிட்டரி ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
இதை முயற்சித்து பார்க்கலாம்
அதற்கு முன் இணைப்புகளை அமைக்க வேண்டும்
நாங்கள் ஒரு ப்ராக்ஸி செர்வர் ஐ பயன்படுத்துகிறோம்
அட்ரெஸ்
போர்ட்
அதற்கு ஆதென்டிகேஷன் வேண்டும்
ஆகவே இங்கே நான் ஒரு குறியிடுகிறேன்
ஆகவே இதை தேர்ந்தெடுக்க அது பெயர் பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்கும்
அந்த தகவலை உள்ளிடுகிறேன்
தொலை ரெபாசிடரியில் நான் எனக்கு சௌகரியமான தேர்வை அமைத்துக்கொள்ள முடியும்
இங்கு இது ஏற்கெனெவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
அதையே தேர்ந்தெடுக்கிறேன்
அப்டேட் செயல் நேரமெடுக்கும்
ஏனெனில் அது எல்லா பொதிகளின் தகவல்களையும் தரவிறக்க வேண்டும்
இதனால் நான் பதிவை கொஞ்ச நேரம் நிறுத்துகிறேன்
ஐந்து நிமிடங்கள் சென்றதும் அது வந்து அப்டேட் எதுவும் இல்லை என்று சொல்கிறது
ஏன் என்றால் நான் இப்போதுதான் அப்டேட் செய்தேன்
இல்லை எனில் என்ன செய்யும்
பொதிகளின் பட்டியலை கொடுத்து தேர்ந்தெடுக்க பொதிகளை பரிந்துரையும் செய்யும்
முதலில் அப்டேட் செய்த போது எல்லா பொதிகளையும் பட்டியல் இட்டு தேர்ந்தெடுத்தும் இருந்ததால் எல்லாவற்றையுமே அப்டேட் செய் என்றேன் நீங்கள் இப்படி தினசரி செய்ய வேன்டியதில்லை
அவ்வப்போது செய்தால் போதும்
இப்போது திரும்பிப்போகலாம்
என்னால் திரும்பிப்போக முடிகிறது
இப்போது உங்கள் அருகில் உள்ள ரெபாசிடரி மூலமோ ஒரு டிவிடி சிடி வினியோகத்தின் மூலமோ இந்த அப்டேட்டை செய்யவும் முடியும்
நீங்கள் அப்படிக்கூட செய்யலாம்
இப்போது இதை நான் கான்சல் செய்கிறேன்
இன்னும் பீமரை சேர்ப்பது பற்றி நாம் பார்க்கவில்லை
மிக்டெக் வினியோகத்தை அப்டேட் செய்தோம் அவ்வளவே
நான் அதற்கு இரண்டு வழிகள் இருப்பதாக சொன்னேன்
இப்போது காட்டப்போவது இரண்டாவது வழி
புரோகிராம்ஸ் மிக்டெக் போகலாம்
இதில் ப்ரோவ்ஸ் பேக்கேஜஸ் எனத்தேர்ந்தெடுக்கலாம்
இதுவும் கொஞ்ச நேரம் ஆகும்
லோட் ஆக சில நொடிகள்
வினியோகத்தை கட்டுமானம் செய்த போது சேர்த்த எல்லா பேக்கேஜ்களின் பட்டியலும் தரப்படும்
இந்த நெடு பத்திதான் மிக முக்கியம்
இதில்தான் நமக்கு வேண்டிய பேக்கேஜ் கணினியில் இருக்கிறதா என்று காணமுடியும்
ஆகவே இப்போது கீழே போய் பீமர் இருக்கிறதா என்று பார்க்கலாம்
இதோ பீமர்
ஆனால் இந்த பத்தியில் ஒன்றும் இல்லை
ஆகவே நம் கணினியில் பீமர் இல்லை
சரி மேற்கொண்டு போகு முன் முதலில் இப்படி போகலாம் டாஸ்க் அப்டேட் விசார்ட் - சற்று நேரம் முன் பார்த்த அதே மெனு பட்டியலை காண்கிறோம்
நீங்களும் முன் செய்தையே செய்ய முடியும்
வலை இணைப்பை அமைத்துவிட்டு இணைப்பு ப்ராக்ஸி எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சோதித்துவிட்டு தேவையான பொதியை தேர்ந்தெடுத்துவிட்டு மேலே போகலாம்
நாம் இப்போது அப்டேட் செய்யப்போவதில்லை என்பதால் இதை நாம் தொடரப்போவதில்லை
சில தொலை தளங்கள் வேலை செய்யாமலும் இருக்கலாம் என்பதையும் நினைவில் இருத்த வேன்டும்
சிலவற்றை முயற்சி செய்து சரியாக வேலை செய்வதை பார்க்கவும்
பின் தைரியம் வந்துவிடும்
பிறகு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம்
இப்போது இதை கான்சல் செய்கிறேன்
இப்போது நாம் செய்ய நினைத்ததை செய்வோம்
இதை தேர்ந்தெடுக்கிறேன்
உடனேயே இது செயலுக்கு வந்துவிட்டது
இப்போது இதை நிறுவு என்று சொன்னால்
இந்த நிறுவல் அப்டேட் செய்யப்படும் ஒரு பொதி நிறுவப்படும் என்று சொல்கிறது
அதையே செய்வோம்
இது இப்போது ப்ராக்ஸி உறுதிபடுத்தல் வேண்டும் என்கிறது
இப்போது இதை மூடலாம்
இங்கு நாம் செய்ய வேண்டியது
அது புதுப்பிக்கிறது போலும்
கொஞ்சம் நேரமாகிறது
ஆகவே நாம் ரெபாசிடரியை மாற்றுவோம்
இதை மீண்டும் செய்ய வேண்டும்
இணைப்பு
ஏற்கெனெவே இருக்கிறது
இதற்கும் பாஸ்வேர்ட் வேண்டி இருக்கிறது
அதை கொடுப்போம்
சரி ஆகவே இன்ரியா ஏற்கெனெவே தேர்வில் இருக்கிறது
இதை முடித்துவிடலாம்
சில நிமிடங்களுக்குப்பின் சிலதை அப்டேட் செய்ய முடியாது என்று பிழை செய்தி வருகிறது
பரவாயில்லை
என்ன செய்யலாம் எனில் எப்படியாவது நாம் விரும்பிய பொதியை நிறுவலாம்
பீமர் இதோ இருக்கிறது
இதை தேர்ந்தெடுப்போம்
இதை அழுத்தலாம்
இது நிறுவலை தொடங்கிவிட்டது
பதிவை இடை நிறுத்தம் செய்கிறேன்
சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு பீமரை தரவிறக்கிவிட்டது
ஆகவே இதை மூடலாம்
இப்போது சோதிக்கலாம்உதாரணமாக
இந்த பக்கத்தை அது அப்டேட் செய்கிறது
அது பாட்டுக்கு செய்யட்டும்
நாம் இங்கே வந்து இதை கன்ட்ரோல் ப்7 ஐ பயன் படுத்தி தொகுக்கலாம்
பழைய பைலை என்ன செய்தோம் என்று நினைவில்லை
இதை கான்சல் செய்யலாம்
இதுதான் சமீபத்திய தொகுப்பின் பைல்
இதை தெளிவாக்க இதை மூடி கன்ட்ரோல் ப்7 செய்யலாம்
முன்னே இது பீமரை காணவில்லை என்று புகார் கூறியது இப்போது வேறு ஏதோ காணவில்லை என்கிறது
பீமர் பற்றி புகார் இல்லை
அது நிறுவப்பட்டுவிட்டது
கீழே போய் பீமரை பார்க்கலாம்

கீழே ஸ்க்ரால் செய்து பார்க்க பீமர் நவம்பர் ஐந்தாம் தேதி நிறுவப்பட்டதாக சொல்கிறது
இப்போதைய புகார் என்ன என்று பார்க்கலாம்
இது நேரடியாக நிறுவ தேர்வு தருகிறது ஆகவே இரண்டு வழிகள் உள்ளன
ஒன்று இங்கேயே இதை நிறுவுவது
இரண்டாவது இதன் வழியாக போவது
இதை செய்தால்
இது உறுதிப்படுத்தலை கேட்கிறது
முன் செய்த முறையில் அது பிரதி எடுப்பதை எல்லாம் காட்டிக்கொண்டு இருந்தது
இப்போது எல்லாம் பின் புலத்தில் நடக்கிறது
ஆகவே கொஞ்ச நேரம் காத்திருப்போம்
அதையும் தரவிறக்கிவிட்டது
xcolorஸ்டை காணவில்லை நிறுவவா என்கிறது
சரி என்போம்
அது பின் புலத்தில் நிறுவுகிறது
சரி இப்போது டிரான்ஸ்லேட்டர் காணவில்லை என்கிறது
அதையும் நிறுவலாம்
பல நிமிடங்களுக்குப்பின்னும் ஒன்றும் பிழை செய்தி காணவில்லை
சரி இங்கே போய் இப்போதைய நிலை என்ன என்று பார்க்கலாம்
இங்கே ஒரு மறு அமைவு செய்துவிட்டு நாம் நிறுவச்சொன்னதெல்லாம் நிறுவியாகிவிட்டதா என்று சோதிக்கலாம்
பீமர் இதோ இருக்கிறது
மற்றவை எல்லாம் பிஜிஎஃப்கோடு க்ஸ்கோலர் மற்றும் டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் இருக்கின்றனவா என பார்க்கலாம்

பிஜிஎஃப் இன்று நிறுவியதாக காட்டுகிறது

டிரான்ஸ்லேட்டர் உம் நிறுவியாகிவிட்டது
க்ஸ்கோலர் தான் மீதி
அதையும் சோதிக்க
அதுவும் நிறுவியாகிவிட்டது
ஆகவே தேவையான எல்லாம் நிறுவியாகிவிட்டது
இப்போது தொகுக்கலாம்
கன்ட்ரோல் ப்7
எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றுகிறது
இனி இது வேண்டாம்
மூடிவிடலாம்
நான் உருவாக்கிய பைலை திறக்கிறேன்
அப்போது அது லேடக் பைல்களில் இருக்கும்
அதன் பெயர் மிக்டெக் அப்டேட் டாட் டெக்ஸ்
இப்போது மிக்டெக் அப்டேட் டாட் பிடிஎஃப் ஐ பார்க்கிறேன்
இதோ இதுதான் நான் பார்க்கும் பைல்
இதை சுமத்ராவால் திறக்கிறேன்
இதோ இருக்கிறோம்
இதை கொஞ்சம் சிறியதாக்கலாம்

நீங்கள் பெரியதாக்கும் போது என்ன ஆகிறது என கவனியுங்கள்
இதை இப்போது மூடலாம்
இங்கே தேதி நவம்பர் நான்கு என்று இருக்கிறது
ஏனெனில் நேற்று இதை செய்யப்பார்த்தேன்
சரியாக வரவில்லை
ஆக்வே இதை ஐந்து என்று மாற்றலாம்
சேமித்து
கன்ட்ரோல் ப்7
அது அப்டேட் ஆகிவிட்டது
கீழே போகலாம்
இந்த டுடோரியல் தயாரிக்க நிதி உதவி ஐசிடி வழியாக நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் மூலம் கிடைக்கிறது
இந்த திட்டத்துக்கு வலைத்தளம் sakshatacஇன்
உங்கள் ஆலோசனைகளை எனக்கு அனுப்புவதை வரவேற்கிறேன்
மின்னஞ்சல் kannaniitbacin
எதிர்காலத்தில் இந்த ஸ்போகன் டுடோரியல் செயல்களை ஸ்போக்கன் டியூட்டோரியல்
ஆர்க் மூலம் செய்ய இருக்கிறோம்
கடைசியாக ஒரு விஷயம்
பல அப்டேட்களும் தனி பேக்கேஜ்களும் நிறுவ அதிக நேரம் எடுக்கவில்லை
சில நிமிடங்களே ஆகியிருக்கலாம்
ஆனால் முதல் முதல் செய்யும் அப்டேட்கள் அதிக நேரம் பிடிக்கும்
உதாரணமாக இங்கே பயன்படுத்தியது மிக்டெக் 27 இதை முதலில் அப்டேட் செய்ய 20 நிமிடங்களோ அரை மணி நேரம் கூட ஆகலாம்
உங்களுடையது எந்த பதிப்பு மிக்டெக் என்பதை பொருத்து அப்டேட் ஆக நேரமும் முயற்சியும் தேவையாக இருக்கலாம்
அதன் பின் அதிக பிரச்சினை இல்லாத வலை இணைப்பு இருந்தால் தனி பேக்கேஜ்கள் அதிக நேரம் பிடிக்காது
இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம்
கலந்து கொண்டமைக்கு நன்றி
வணக்கம்